ஒரு பைக் நிக்குது மின்கம்பிகள் தெரியுது.

தூரத்துல ஒரு மூணு பேர் நிக்கிறாங்க.

ரெண்டு கார் நிக்குது நறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க.

நிப்பான் பெயிண்ட்குள்ள ஒரு போர்டு ஒன்னு வச்சிருக்காங்க.

கீழ வைட் அண்ட் ப்ளூல டைல்ஸ் போட்டுருக்காங்க. ஒரு பக்கெட் வச்சிருக்காங்க.

இதுல பில்டிங் ஒர்க் நடந்திட்டு இருக்குது இதுல மரப்பலகை அடிச்சி மேல கம்பி போட்டு கட்டி வச்சிருக்காங்க அது மேல ஒரு தகர சீட் போட்டு இருக்காங்க.

இது ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டல்ல சோபா போட்டு செட் அமச்சிருக்காங்க ஒரு டேபிள் போட்ருக்காங்க.

மரக்கட்டைகள் நெறய அடுக்கி வச்சிருக்காங்க அதுல ஒரு சைக்கிள் இருக்குது.

சைடுல கண்ணாடி அமிச்சிருக்காங்க லைட்ஸ் எல்லாமே ஆன்ல இருக்குது ஒரு வண்டி நிக்குது.

டோர் வந்து ஓபன்ல இருக்குது.

அவர் ஷூ போட்டுருக்காரு நெறைய மீன்கள் கீழ வச்சுருக்காங்க.

ரெண்டு லைட் உள்ள கம்பி ஒன்னு நாட்டி விட்டு இருக்காங்க.

படியில ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு இன்டர் லாக் ரோடு போட்டு வச்சிருக்காங்க.